டிஃப்ரண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்ளையு இருக்கு பேரட்ஸல்லா .

அது உக்காரத்துக்கு வந்து நட் சென்டர்லயூ சைடுலையு வந்து கம்பி மாதி அமைச்சு குடுத்துருக்காங்க.

செடிகள்லா வந்து நறைய பூக்கள் பூத்திருக்கு.

பக்கத்திலவே ஒரு கிரீன் கலர் டேபிள் இருக்கு.

இங்க வானத்தோட கலர் வந்து கிளவுட் எல்லா சேர்ந்து ஒயிட் அண்ட் ப்ளூ தீம்ல இருக்கு.

அந்த ப்ரைவேட் பஸ்ஸோட கலர் வந்து ஆரஞ்சு கலர் . அந்த பிரைவேட் பஸ்ஸ வந்து ஆரஞ்சு கலர் பூ கொண்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க.

இது ஒரு ரெஸ்டாரன்ட் இந்த ரெஸ்டாரன்ட்ல வந்து ஏ_சி போட்ருக்காங்க.

இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் .

பேங்குக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் மாரி வொய்ட் கலர்ல செட் பண்ணிருக்காங்க போர்டுல .

இந்த மெக்கானிக் ஷாப்போட கேட்டெல்லா ஓபன் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த மேரேஜ் ஹால்ல வந்து அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க.

ப்ளூ கலர்ல ஒரு வால் இருக்கு.

இந்த கேட்டன் வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கு. ஒரு டி_வி அண்டு ஒரு பெட்டு போட்டுருக்காங்க.

எல்லாரு கையில வந்து குருத்தோலைய புடிச்சிருக்காங்க.

இந்த கடையில வந்து நறைய சப்ளிங்ஸ்ஸெல்லா வெச்சிருக்காங்க.

இங்க இருக்க செடிகள்ள வந்து நறைய விதமான செடிகள் இருக்கு.

இந்த லாம்ப் ஓட கலர் வந்து பிளாக் கலர் .

இதன் என்ட்ரன்ஸ் வந்து பா ஷேப்ல வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு மியுசியம் இந்த மியுசியம் பேரு வந்து முத்து மியுசியம் .

இங்க ரெண்டு பேர் கிரீன் கலர் டிரஸ் போட்டு நின்னுட்ருக்காங்க.

போட்டோட கலர் வந்து ப்ளூ .

சைக்கிள் நிக்கிற ரோட்லவே ஒரு கோவில் இருக்கு.

இந்த கோவில் வந்து முக்கோண வடிவத்துல இருக்கு.

ஒரு நாய் ஒன்னு மே ஓடிட்ருக்கு.

மொத்தோ வந்து ஆறு பரிசுகள் வெச்சிருக்காங்க அதுல ஆறு ஒரே மாதிரியு ஒரு பரிசு டிப்ரண்டாவு வச்சிருக்காங்க.

இது ஒரு ஜுவல்லரி ஷாப் இந்த ஜுவல்லரி ஷாப்ல வந்து நெறைய நகைகள ஷோகேஸ் பண்ணிருக்காங்க.

ரூப்ல வந்து நறைய லைட்லாம் செட் பண்ணிருக்காங்க.

மொத்தொ அஞ்சு டாக்டர்ஸ் இருக்காங்க அதுல அஞ்சு மேல் ஒரு ஃபீமேல் .

சேர்ஸ் போட்டு ஒக்காந்திருக்காங்க ஆறு பேருமே அவங்க வந்து ஒரு டேபிள் மேல கை வச்சிருக்காங்க அந்த டேபிள் கிளாத் வந்து கிரீன் கலர் .

பக்கத்துலவே நெறைய டயர் நெறைய டூல்ஸ் எல்லா வச்சுருக்காங்க.

இது பக்கத்துலவே ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு.

இந்த கம்பெனியில நெறைய கார்ஸ் எல்லா வாங்கறது விக்கறது சர்வீஸ் பண்றது எல்லா பண்றாங்க.

இந்த பேங்குக்கு பக்கத்லவே வந்து மரோ இருக்கு.